உம் பூசணிக்காய் அதுலா போடுவாங்க பூசணிக்காலாம் நிறையா வருமே உம்

இப்ப தான் marriage ஆயிருக்கு அவளுக்கு எங்க area பக்கம் அதாவது எப்படி சொல்றது கிராமத்துல இருக்கலா அது எல்லாமே குடுத்து விட்டுருந்தா அதென்ன புடலங்கா, பூசணிக்காய் இது எல்லா காயுமே உம் பூசணிக்காலாம் நல்ல பெரிய காயா நல்லா இருந்துச்சி ஆனா அத நம்மலா ஒரு தடவ use பண்ணா திரும்ப cut பண்ணிட்டனா அடுத்த use பண்ண முடியமாட்டிங்குது அது என்னன்னா நம்ம natural லா வாங்கிட்டு வந்து வெளில வச்சி சாப்டுறத விட fridge ல வச்சிட்டோம்னா அதோட taste ஏ change ரொம்ப change ஆயுடுதா அது பிடிக்க மாட்டிக்குது வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டிகாங்க பிள்ளைங்க வந்து அப்படி fresh ஆ சாப்பிடும் போது சப்பிட்றாங்க அதுக்கு அப்ரோ சாப்பிடுரது கிடையாது corn னுமே அதே மாதிரிதான் பண்றாங்க மக்காச்சோழமும் ஒரு தடவ இது பண்ணிட்டோம்னா திரும்ப fridge ல வச்ச use பண்ண முடிய மாட்டிக்குது மக்காச்சோழம் அவிச்சு குடுக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு அவிச்சு குடுத்தா உடம்புக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து இருந்தாங்க திரும்ப பார்த்திங்கனா இப்ப அவிக்க முடியல அது ஒரு மாதிரி என்ன சொல்றது அஹ் முத்தி போயிருதா அதுனால அவிக்க முடியாம போயிருச்சு

பாப் கார்னு பேல் பூரிக்கு பொரிக்குரதுக்கா அதுத்தா வராது அது என்ன பண்ணா எய் இல்ல அது என்ன பண்ணுன்னா நீ ஒரு இரண்டு நாளைக்கு அந்த இது நம்ம palm oil இல்லனா வந்து இது அஹ் நெய் இருக்குல நெய் ல இது பன்னி வச்சிக்கோ butter ல butter ல ஒரு ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சிட்டு திரும்ப மூணாவது நாள் அத எடுத்து இது பண்ணு நல்லா வரும் நாங்க அப்டி தான் பண்ணுவோம் ஆனா வந்துருக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு time நல்லா வந்துருக்கு butter அஹ் கொஞ்சம் நல்ல வச்சி butter ஆமா cooking butter இருக்குல கடையில cooking butter கேட்டாலே கெடைக்குது cooking butter நல்லா உருகிட்டு அந்த butter ல இத போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்டியே வச்சிரணும் வச்சிட்டோம் சொன்னா திரும்ப ரெண்டு நாளைக்கு அப்புறம் normal அஹ் இந்த கடைகள்ல வாங்குறோம் பாரேன் பாப்கார்ன்

ஒரு just ஒரு half an hour கு முன்னாடி மட்டும் அத ஊற வச்சிருந்தாங்க நல்லவே எல்லாமே இதாகுற அளவுக்கு ஊற வச்சிரணும் இப்ப ஒரு பத்து காண் எடுக்குறோம் பத்து இது நல்ல உருச்சி போட்டு வச்சிருகோம் ல அதுல நல்ல Oil அஹ் ஊத்தி வச்சிரணும் ஒரு என்ன பாத்திரத்தில பொரிக்க போறோமோ அந்த பாத்திரத்த உட்டு தனியா ஒரு பாத்திரத்துல ஊற வச்சி வச்சிக்கணும் அப்றம் அந்த பாத்திரம் எடுத்து சூடானதுக்கு அப்புறம் அதுலே போட்டு போரிச்சோம் நா நம்ம கடையில வாங்குரது மாதிரியே தான் இருக்கும் taste உ நல்ல இருக்கும் இது உம் இது வந்து நம்ம இது நம்ம கண் எதிர நம்மளே வீட்டுல நம்ம பாக்குறது இல்லையா அதுனால இது கொஞ்சம் நல்லா இருக்கு நானும் பாத்துருக்கன் நெறையா நீ try பன்னி பாரு இந்த வட்டம்

உம் நான் பிள்ளைங்களுக்கு குடுக்குறன்ல அதனால எனக்கு வந்து அடிக்கடி கொண்டு வந்துருவாங்க நான் இப்போம் இப்போ city க்கு வந்துட்டேன்ல ஒரு four years ஆச்சுல உனக்கு தெரியும்ல அதனால தாத்தா கொண்டு வருவாங்க அப்போ தங்கச்சி இருக்கும் போது இப்ப தங்கச்சியும் அங்க marriage ஆயி போயிட்டாளா அவளுக்கு குடுத்து விட்டுருந்தா நானும் sweet corn எல்லாமே வாங்குனன் வெளில வாங்குவன் கடையில திட்டிட்டு இப்ப அவ தான் குடுத்துட்டா இது தான் நல்லது இது தான் நமக்கு சாப்டனும் பிள்ளைங்களுக்கு அவிச்சி குடு அப்டின்னு சொல்ட்டு ஒரு நா ஒரு பத்து சோள இருக்கும் உருச்சி குடுத்து உட்டுருந்தாங்க அவிச்ச நம்ம அதான நம்ம பிள்ளைங்களுக்கு ஒடம்புக்கு நல்லது முத்துனத நீ ஏன்னா பண்ணலாம்னா corn இது போடு popcorn போடுறதுக்கு use பண்ணிக்கலாம் உம் அதான் இப்ப நீ நம்ம என்ன பண்றோம் நா முத்துனத அவிக்க முடியாது இல்லையா உம் அத வந்து என்ன அத வந்து என்ன பண்ணனும்னா எண்ணெய்ல உறவச்சுட்டு அத வந்து corn use பண்ணிக்கலாம் அது வந்து நல்லா ஒரு அஹ் அதுக்குன்னே தனியா எடுத்து வச்சுட்டேன் நெறையா இப்ப first கொண்டு வந்தாங்களா அதுல வந்து முத்திருச்சு நான் முத்துனத எடுத்து வச்சு இருக்கேன் வச்சு இருந்து அந்த மாறி பண்ணிகிறலாம் நல்லா இருக்கும் try பண்ணி பாரு ஹம் வேற என்ன பேச அண்ணா வர time ஆகும் முத்து night என்ன ஒனக்கு தான் தெரியும் ஆமா டா செஞ்சு வச்சுருவேன் இப்ப மால வேற போட்டு இருக்காங்கல so வெரதம் இருக்காங்க ஆமா மதியானம் office போறேன்ல போயிட்டு வந்துட்டு மதியானம் போயிட்டு சமைச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவேன்

பாப்பா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சாப்ட்ருவாங்க நா போனதுக்கு அப்புறம் நான் சும்மா தா இருப்பேன் night திரும்ப சாப்ட மாட்டாங்க மதியானம் தான் போய் சமச்சு வச்சுட்டு வந்துருவன் ஆஹ் அவங்க சாப்ட்டுட்டாங்க நம்மள பத்தி ஆமா பாப்பா வ கூட்டிட்டு வந்துட்டு நாலு மணிக்கு ஸ்கூல் முடியும்ப்பா வந்ததுக்கு அப்றம் சாப்டுவாங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்ட்ட பாப்பா தான சின்ன பொண்ணு இல்லையா அதுனால அவ இருந்த தா சாப்டனும் சாப்ட மாட்டாங்க நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவா பாப்பா வர்ற வர wait பண்ணுவா wait பண்ணிட்டு அஹ் wait பண்ணுவாங்க wait பண்ணிட்டு அப்றம் வந்ததும் குளிச்சுட்டு சாப்ட்டுட்டு வெரதம் முச்சுருவாங்க நா அஞ்சு மணி ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு ஸ்கூ~ ஸ்கூல்க்கு போறாயான் ஸ்கூல்க்கு போறான் அவன இப்பதான் சேத்துவிட்டு இருக்கேன் பக்குத்துல தான் R T ல select ஆனான் so அதனால போகட்டும் எதுக்கு வீட்டுல இருந்து என்ன பண்ண அப்டின்னு சொல்லிட்டு அதுனால தான் செரி அவன் ஸ்கூல்க்கு போனதுக்கு பெறகுதான் செரி அப்டின்னு சொல்ட்டு ஒரு இது நமக்குன்னு வேணும் அப்டின்னு பாத்தேன் first உ வந்து தெரியாது குட்டி பையான இருந்ததுனால வீட்டுல வச்சு பாத்துட்டு இருந்தேன் இனிமேலும் வீட்டுலையே வச்சுக்கிட்டே இருக்க வேணாம்ன்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல்க்கு போனா தான் நம்ம கொஞ்சம் relax ஆ இருக்கும்ட்டு ஸ்கூல்ல சேதத்துடன் ஆமா வளர பசங்க நெறைய ஸ்கூல்க்கு போன தா பழகுவாங்க நெறைய விஷயங்கள் பழக வேண்டியது இருக்கும் நம்ம என்ன தான் கத்து குடுத்தா அதுவும் இல்லாம தம்பி ஸ்கூல்க்கு சேந்ததுக்கு அப்றம் நல்ல decent ஆ பேசுறான் அப்பா first பேசுறத விட நல்ல பேசுவான் நம்ம first சொல்லிகுடுக்குறோம்ன்னா நம்ம என்ன தா சொல்லி குடுத்தாலும் ஸ்கூல்ல பசங்களோட வெளாடும் போது பேசுறான் பாரேன் அது கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறான்

சரி ஊருக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு plan பண்ணிட்டு இருக்கோம் தெரியல இனிமே தான் leave க்கு அப்றம் அஹ் half yearly leave க்கு அப்றம் ஆஹ் அது leave தா leave போட்டு போணும் ரெண்டு நாள் leave போட்டு கூட்டிட்டு போணும் இல்லன்னு சொன்னா மாமியார வந்து கூட்டிட்டு போங்கன்னு அப்டின்னு சொல்லி இருக்கேன் மாமியர் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காங்க கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா கூட பிரச்சன கெடையாது நான் திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு மட்டும் போயி கூட்டிட்டு வந்துருவேன் பாத்துக்க மாட்டாங்க தா பிள்ளைங்களோட ஆச அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சு இருந்துட்டு அப்றம் திரும்ப நான் போயி கூட்டிட்டு வரணும் அப்டின்னு சொல்லி இருக்கேன் சரின்னு சொல்லி இருக்காங்க பிள்ளைங்களும் ஆசப்படுத்துங்கள மத்த பிள்ளைங்க எங்கையோ நா அங்க ஊருக்கு போறன் இங்க ஊருக்கு போறேன்னு சொல்லுறாங்களா அதுனால இவங்களும் ரொம்ப ஆசைப்படுறாங்க பிள்ளைங்களும் ஊருக்கு போகுது அது இல்ல

ஆஹ் சேரி முத்து சேரி சரி bye ஆஹ் குற்றம் ஒன்று குரு அங்கத் தேவ் ஜி குரு அங்கத் சாகிப் ஜி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்போதில் சீக்கியர்களின் இரண்டாவது குரு ஆவார். முகலாய பேரரசர் இமாயுன் இந்தியாவை ஆண்ட ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி எம்பத்தி இரண்டு கி பி வரை சீக்கிய பிரிவை அவர் வழி நடத்தினார். குரு அங்கத் தேவ் ஜி யின் குரு பாடி களத்தில் இந்தியாவில் அரசியல் கண்ணோட்டத்தில் இது அர்ஜாப்டாவின் சகாப்தம். எனவே, அவரது கூரிய காலம் சீக்கியத்தின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அமைப்புக்கு மிகவும் முக்கியமானது. அவரது குரு காலத்தில் சீக்கியம் மீண்டும் பிறந்தது. அதன் அடித்தளம் குரு நானக் தேவ் ஜியால் அமைக்கப்பட்டது. குரு அங்கத் தேவ் ஜி இந்த பெருமையை பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி சீக்கிய மதத்தை வலுபடுத்தினர். குரு அங்கத் தேவ் ஜியின் பிறப்பு? குரு அங்கன் தேவ் ஜி கருப்பூர் மாவட்டத்தின் உள்ள மாதா டி சரன், பாபா பெருமாள் மற்றும் மாதா தாயா ஜியின் வீட்டில் பிறந்தார். ஒன்று பாபாவின் தாக்குதல் மற்றும் உபாதார்களின் கிளர்ச்சிகளின் போது வன்முறை மற்றும் கொலையினால் மாதா கரன் முற்றிலும் அளிக்கபட்டது. எனவே, பாபா பெருமாள் தனது குடும்பத்துடன் அரிக்கோ கிராமத்திற்கு வந்து பின்னர் வாது சாஹிப்பின் குடியேறினர். பாபா பெரு மாலுக்கு ஏழு மகன்களும் ஒரு மகளும் பிபியை தது சாகிப் மாகியோகம்மா சாவித்திரியை மணந்தார் அவர்கள் கி பி

கிராமத்திற்கு அருகே உள்ள

குரு அங்க தேவ்

மொதல்

பாய் லென்னன்னா ஜி குரு அங்க தேவ் ஜியின் குழந்தை பருவம் பாய் லெக்ன்னா ஜியின் குழந்தை பருவம் மிகுந்த அக்கறையுடனும் நல்ல வளர்ப்புடனும் கழிந்தது. அவர் படித்தவர் மற்றும்

சேத்திரி டக் மாலுக்கு

கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அவர் தனது மாமியார் குடும்ப கிராமமான சங்கர் கிராமத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கினர். இங்கு அவரது இரண்டு மகன்கள் டாக்சு மற்றும் லந்து மற்றும் இரண்டு மகள்கள் பிபி அனோகி மற்றும் பிபி அமரோ ஆகியோர் குரு அங்கத்திற்கு பிறந்தனர். தேவ் ஜி அம்மா கிவியின் ஆளுமை அவள் மீது ஆழமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. குருவின் இல்லத்தில் பணிபுரியும் போது குரு நானக் தேவ் ஜியின் வார்த்தைகளை கேட்டு குரு அமன்தார் குரு பதவியை அடைந்த பிபி அமரோ ஜி குரு அங்கதேவ் ஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலில் யாருடைய பக்தர்கள்? இந்த குடும்பம் துர்கா தேவியின் பக்தராக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் பாபா பெரு மால்ஜி அம்மனை தரிசனம் செய்ய கூட்டத்தை கூட்டி செல்வது வழக்கம் ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்தி ஆறு ஈ பாபா பெருமாளின் விநோதத்திற்கு பிறகு தேவி யாத்திரையை வழிநடத்தும் பணியை பாய் மேற்கொண்டார் லெக்னா ஜி. பாய் லோனா ஜி எதனால் பாதிற்க்கப்பட்டார்? அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புனித யாத்திரை செல்வதை தொடர்ந்தனர். ஒரு முறை குரு நானக் தேவ் ஜியின் சீக்கியரான பாய் ஜோதா குரு சாகிப்பின் கீர்த்தனைகளை கேட்டதும் அவர் தனது மொழியில் மிகவும் அன்பாகவும் எளிமையாகவும் பாடிக்கொண்டு இருந்தனர். சாகிப் எப்பொழுதும் சேவையாக இருக்கிறார். ஏனேனில், அவர் மகிழ்ச்சியை பெறுகிறார் ஜிதி ஹரியா பாய் நீ ஏன் காயப்பட்டாய் பாய் ஜோதா ஜியுடன் கேட்டப்போது இந்த வசனம் குரு நானக் சாகிப் புன்று சொன்னதா என்று கண்டுப்பிடித்தேன். ஆனால் என்ன விஷயம் அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்கு ஏற்பட்டது. காரனுக்கு பிறகு அவர் கர்தாபூரில் குடியேறினார். மேலும் தனது வீட்டு பொறுப்புகளையும், பிரசங்கம் பரப்புதல் மற்றும் பொது சேவையையும் செய்து வந்தனர். குரு நானக்

பாய் லோனா எப்படி சந்தித்தார்? கடந்த ஆண்டை போலவே பாய் லெக்னா தலைமையில் தேவி தரிசனத்திற்கு சண் தயாராகி கொண்டிருந்தது. ஆனால், இந்த முறை அவர்களின் மனம் வேறு எங்கோ இருந்தது. அவர்கள் கார்தாபூரை அடைந்ததும் அவர்கள் குழுவை விட்டு வெளியேறி குரு நானக் சாகிப் ஒரு ஹிந்தியிலும் கேட்டார்கள் நான் பார்க்க வேண்டும் முகவரியை சொல்ல முடியுமா அவர்கள் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை அவர்களிடம் அழைத்து செல்கிறேன். அவர்கள் தர்ம சாலையை அடைந்ததும் குதிரையை இங்கே கட்டி விடுங்கள் என்று கூறி மதில் கதவு வழியாக உள்ளே நுழைந்தார். பாய் லெக்னா ஜி தலை குனிந்தார். அவர் தலையை உயர்த்திய போது குரு நானக் சாகிப் அவருக்கு முன்னர் அமர்ந்திருந்தார். சேவை ஏழு வருடங்கள் காமம், கோவம், பேராசை, மேகம், அகங்காரம், சேவை, பியமானம், சுரகு, பொறுமை மற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அவர் அளித்தார். இருப்பினும், குரு சாகிப் சொந்த மகன்கள் தங்கள் வேலைகளை சிறிதாகவோ அல்லது அற்புதமாகவோ கூறவில்லை. இந்த முறை குரு சாகிப் பாய் லெக்னா ஜியின் பெருமையையும் அவர் கூறி இருந்த தீப்பொரியும் அங்கீகரித்தார். சாகப் சுபாவும் தனது தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அதில் அவள் ஜோக்சா அதையும் தேர்ச்சி பெற்றார். இதில் கா தீ வான் சுக்மி போன்ற பல சாகிகளும் தொடர்புடையவர்கள்.

என்று பல முறை நள்ளிரவில் ஏ~ ஏரில் சென்று இறந்தவர் வயிற்றில் சாப்பிடுவார்.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

இவரது முழுப்பெயர் அசோக் வர்த்தமான் சந்திரகுப்தனின் பேரனான ஒரு புகழ்பெற்ற மன்னன் இவரது முழுப்பெயர் அசோக் வர்த்தமான் பௌத்தத்தின் வரலாறு அதனை போற்றியுள்ளது அசோகர் இந்தியாவில் மட்டுமின்றி உலகையே ஆண்ட மாபெரும் ஆட்சியாளர் அசோகர் முதலில் பிராமணராகவும் சைவராகவும் இருந்தார் ஆனால் பின்னர் பௌத்தராக மாறினார் பௌத்தத்தின் அறுபத்தி நாலாயிரம் பாதிரியார்கள் அதன் ஆதரவில் வாழ்ந்தனர் மேலும் அது எண்பத்தி நாலாயிரம் கீர்த்தி சம்பாவை புகழ்பெற்ற நெடு வரிசைகள் அமைத்தது அதில் அரசியல் மற்றும் மத உத்தரவுகள் பொறிக்கப்பட்டன அவர் தனது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் புத்த மதத்தின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார் அதன் பிறகு அவர்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

பேரரசு முழுவதும் அமைதி நிலவியது மக்கள் செழிப்புடன் இருந்தனர் வளர்ச்சி குறிப்பாக மேம்பட்ட கலைப் பகுதிகளில் கட்டிடக்கலை கல் செதுக்குதல் சிற்பம் ஓவியம் மற்றும் மெருகூட்டல்

கலையின் பார்வையில் அசோகரின் கல்வெட்டுகள் மற்றும் தூண் கல்வெட்டுகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை சாஞ்சியின் தூபியும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நெடு வரிசையில் சுமார் ஐம்பது டன் எடையுள்ள ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது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 அசோகரின் கம்பத்தின் முக்கிய கொள்களை~ கொள்கைகளை விளக்குக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

நடத்தப்பட்டது அதில் அரசியல் மற்றும் மத ஒழுங்குகள் பொறிக்கப்பட்டு உள்ளன அவர் தனது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டின் புத்த மதத்தின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார் அதன் பிறகு அவர் இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு சாமியார்களை அனுப்பி வன்முறையை நிறுத்த உத்தரவிட்டார்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

கிமு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் இருநூற்று முப்பத்தி ரெண்டுக்கு இடையில் பாட்னாவில் ஆட்சி செய்தார் அசோகரின் மகள் தர்மகாமா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 செழிப்புடன் இருந்தனர் அசோகரின் ஆளுமை பற்றி கூறுங்கள் அசோகர் மகாராஜா அரியணையில் அமர்ந்த போது அவர் மிகவும் கல் இதயம் உள்ளவராகவும்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 தலைநகருக்கு அருகில் கட்டப்பட்ட கட்டிடம் பற்றி சொல்லுங்கள் அவரது தலைநகருக்கு அருகில் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது அதற்கு அவர் நரகன் என்று பெயரிட்டார்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 சந்திக்கும் மிகவும் ஆபத்தான முறைகளுக்கான ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன அவை இந்த கட்டிடத்தில் ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்தன உள்ளே கொண்டு செல்லப்படும் குற்றவாளிகள் மீண்டும் வெளியே செல்ல முடியாது இந்த காரணத்திற்காக குற்றவாளி ஒரு மரக்கட்டையால் வெட்டப்பட்டார் கொதிக்கும் எண்ணெயில் வீசப்பட்டார் சில நேரங்களில் மண்ணில் உயிருடன் புதைக்கப்பட்டார்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 அசோகர் அரியணையில் ஏறிய பிறகு அவருக்கு என்ன நடந்தது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 அதனால் தோற்கடிக்கப்பட்டு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தப்பி ஓடினார் இத~ அதை அறிந்த மகாராஜா அசோகர் பாதங்கள் தரையில் படவில்லை அவர்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 ஆனால் மக்கள்தொகை வெகு தூரம் காணப்படவில்லை அடுத்து என்ன நடந்தது திடீரென்று ஒரு சிங்கம் புதரில் இருந்து வெளியே வந்து அசோகனை தாக்கியது அசோக்கை தரையில் வீசினான் இந்த முறை மிகவும் விமர்சியாக இருந்தது ஒரு கணம் தாமதித்திருந்தால் மகாராஜா அசோகரின் வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் ஒன்று மட்டுமே சிங்~ உடனே அந்த இளைஞன் தன் கையில் கூர்மையான வாளுடன் முன்வந்து

ஆஹ் நான் இப்போ தான் US போயிட்டு வந்த tired ல இருக்கனால கொஞ்சம் free ஆஹ் இருக்கிறேன். office எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது. நா நாளைக்கு கண்டிப்பா office வந்துருவேன். எல்லாரும் ரொம்ப நல்ல இருக்காங்க. ஆஹ் so எல்லாருமே நா US போயிட்டு வந்ததா பத்தி தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நெறைய gifts வாங்கிட்டு வந்து இருக்கேன். ஆஹ் christmas time கிறனால நெறைய gifts வாங்கிட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் அவங்க பிரிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. okay கண்டிப்பா நான் america போகணும்ங்கிறதே என்னோட dream தான் அது இப்ப நான் போயிட்டு வந்துருக்கிறேன்னா எனக்கு புடிச்ச எல்லா place ளையும் பார்த்துட்டேன் america ல ஆஹ் so three months க்கு மேல இருந்துட்டு வந்துட்டேன். அங்க சுத்தி பார்க்க என்னால இருக்குதோ எல்லாமே சாப்பிட்டுருக்கேன். அங்க mexican food, korean food chinese food எல்லாமே different different ஆஹ் இருந்துச்சி. அது எல்லாமே நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்ல இருந்துச்சி. அங்க நெறைய சுத்தி பார்க்க இடம் இருந்துச்சி. நீ jeans movie பார்த்துப்பிழ அந்த place ல வர எல்லா place சுமே நாங்க சுத்தி பார்த்தோம். ஆஹ் disney land எல்லாமே நாங்க போயிட்டு வந்துட்டோம். okay நா december வென christmas time ல போன நல்ல இருக்கும் அப்படி நா december போயிருந்தேன். december போயிட்டு நா march ல தான் return ஆனேன். ஆஹ் அது வரைக்கும் நல்ல சுத்தி பார்த்தோம் நல்ல enjoy பண்ணோம். ஆஹ் then அங்க இப்போ disney land போணும்னா அங்க எல்லா விதமான disney parts அதுல இருக்குற characters disney ல வர books உ அது எல்லாமே நா வந்து பார்த்தேன்.

ஆஹ் then அங்க என்ன பண்ணோம்னா ஆஹ் statue of liberty போயி இருந்தோம். அந்த liberty வந்து french ல உள்ளவங்க french காரங்க வந்து gift ஆஹ் கொடுத்தது தான் அந்த liberty ஆஹ் so அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மேல வரைக்கும் நம்ம போயி சுத்தி பார்க்கலாம். நெறைய photos எடுக்கலாம். so அங்க இருந்து பார்த்த total new york city ஏ தெரியும். அந்த place எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.

hospitality ரொம்ப சூப்பரா இருந்துச்சி. அங்க குளிக்கிறது எல்லாம் வசதியும் அங்க ரொம்ப நல்ல இருந்துச்சி. so அவங்களே free ஆஹ் pizza லாம் delivery பண்ணாங்க. ஆஹ் so அந்த hotel ல made பண்ற pizza, burger எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆஹ் நாங்க ரொம்ப enjoy பண்ணோம். அங்க stay பண்ணி இருந்தத அப்பறமா நாங்க washington ல இருக்க light house போய் பார்த்தோம். ஏன light house வந்து எல்லாத்துக்குமே நல்ல தெரியும்ல. நெறைய papers லாம் வந்துருக்குது இது வரைக்கும் அதுல நெறைய பேர் இருந்துருக்காங்க. president ஆஹ் so அந்த place பார்க்கணும் ஆசை இருந்துச்சி. so அதன் one time சுத்தி பார்த்துட்டு வந்தோம். then அங்க எல்லாருமே ரொம்ப போகணும் ஆச பட்டது florida அங்க இருக்க beach எல்லாமே நல்ல இருக்கும். ஆஹ் then அங்க சுத்தி பார்க்கிறதுக்கு நெறைய places இருக்கும். அங்க எரி இருக்கும். so அதெல்லாம் நாங்க சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அது எல்லாமே நல்ல இருந்துச்சி. like நம்ம wallpaper ல வைப்போம். windows ல அந்த மாதிரி தான் அது nature ஆஹ் வே அந்த places எல்லாம் அப்படி தான் இருந்துச்சி. country side லாம் நெறைய போனும். country side ல எல்லாருமே cook பண்றது ரொம்ப different ஆஹ் இருந்துச்சி. time ல cook பண்றத விட இப்ப ரொம்ப ரொம்ப நல்லாவே cook பன்றாங்க. ஆஹ் அவங்க வந்து chicken லாம் சாப்பிடுறதே இல்லை. அவங்க சாப்பிடுறது எல்லாமே வான் கோழி தான் சாப்பிடுறாங்க. அது ரொம்ப taste ஆஹ் உ நல்லாவும் இருந்துச்சி. thanks giving ல வந்துச்சின்னா அவங்க நல்லா celebrate பண்றாங்க. so எனக்கு அங்க இருந்து வரதுக்கு மனசே வரல. okay food பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப conservative ஆஹ் தான் இருப்பாங்க. எல்லாருமே health conscious ஆஹ் இருப்பாங்க. so food வந்து எல்லா எடத்துலையுமே gluten free அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதெல்லாம் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லததான் இருக்கும். அது எல்லா places ளையும் கிடைக்கும். total america ஆஹ் வுமே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியும் foods கிடைக்கும். ஏன அங்க restless அதிகமா இருப்பாங்க. celebrity அதிகமா இருப்பாங்க. so அவங்களோட influence நாலா தான் அந்த அளவுக்கு health conscious ஆஹ் எல்லாரு இருக்காங்க. அங்க நெறைய gym இருக்குது. ஆஹ் so நம்ம இப்போ எங்கயாவது போகணும் நம்ம shopping பண்ணனும் அப்படினா நமக்கு எல்லா state ளையும் Walmart இருக்குது. so Walmart போணும்னா நம்ம shopping பண்றதுக்கு எல்லாமே அங்க கிடைக்கும். so ஏதுவுமே அங்க இல்லை நம்மளால சொல்ல முடியாது. எல்லா type of ல இருந்து books ல இருந்து ஆஹ் காய்கறி எல்லாமே அங்க கிடைக்கும். plus நா அங்க இருக்குற ஒரு apple pharm முக்கு போனும். apple pharm உள்ள போறதுக்கு ஒரு five dollars தான் நாங்க கொடுத்தோம். then அங்க நம்மளே fresh ஆஹ் மரத்துல இருக்குறத நம்மளே பறிச்சி வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். so வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த நம்ம ten dollars கொடுத்தா போதும். அங்க இருக்க எல்லா updates உம் white apples, green apples எல்லா apples உம் நம்மளே வாங்கிக்கலாம். அங்க எவளோ நாலும் நம்ம உட்காந்து சாப்பிடலாம். அத எதுக்குமே காசு pay பண்ண வேண்டியது இல்லை. so அது ரொம்ப ரொம்ப thirilling ஆஹ் இருந்துச்சி. so இந்த மாதிரி எல்லாம் scheme india உளையும் இருந்துச்சுன்னா formers லாம் ரொம்ப நல்ல profit வரும் famers குலாம் ஏனா? நம்ம அவங்க வளைய வைக்குற எடத்துல நம்ம direct ஆஹ் போய் பார்க்குறோம் அப்படினா ஆஹ் அது ரொம்ப அவங்களுக்கு நல்ல profit தரக்கூடிய scheme தான் அது so அதெல்லாம் என்ன ரொம்ப impress பண்ணுச்சி. ஆஹ் கண்டிப்பா இங்க எல்லாருமே IT work தான் பண்றாங்க. அதுக்கு silicon ன் வேலை தான் choose பண்றாங்க. ஏன வந்து நம்ம own ஆஹ் நம்ம production house own ஆஹ் ஒரு

கொஞ்சம் develop பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு motivates ஆனா people's தான் இப்ப chennai லயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலையில office போறவங்க evening வீட்டுக்கு போறதுல இருந்து எல்லாருமே ரொம்ப busy ஆஹ் இருப்பாங்க. so அந்த மாதிரி தான் america ளையும் எல்லாருமே busy ஆஹ் தான் இருப்பாங்க. so அந்த மாதிரி peoples எல்லாம் பார்க்கும் போது நம்மளோட life ளையும் எதாவது achieve பண்ணும் போது அப்படிங்கிற ஆஹ் inspiration வந்து தன்னாலையும் வரும். என்ன அங்க எல்லாருமே அவங்களோட culture படி dress பண்ணிருப்பாங்க but நான் வந்து culture படி தான் dress பன்னிருந்தேன். அதுவே எல்லாரும் ரொம்ப different ஆஹ் பார்த்தாங்க. but indians லாம் அங்க நெறைய பேரு இருக்கனால ஆஹ் அது ரொம்ப அளவுக்கு பெரிய different எதுவும் இல்லை. ஆஹ் school, colleges லாம் ரொம்ப neat ஆஹ் ரொம்ப clean ஆஹ் இருந்துச்சி. ஆனா அது எல்லாமே government school தான்

so அதெல்லாம் ரொம்ப update ஆஹ் இருக்கும் பொழுது நம்ம ஊரு compare பன்னும் போது ரொம்ப updated ஆஹ் இருக்காங்க. education ல இருந்து எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப updated ஆஹ் இருக்காங்க. தெரியுதா? okay அங்க christian தான் ரொம்ப அதிகமா இருந்தாங்க. christians தவிர்த்து பக்கத்து நாட்டுல இருக்குறவங்க like என்ற ஒரு நாடு இருக்கும். அங்க இருக்குறவங்க எல்லாருமே இப்போ இங்க வந்து குடிபேய்ந்து இருக்காங்க so அவங்க எல்லாருமே ஒரு different culture different தெய்வம் அந்த மாதிரி தான் அவங்க pray பண்ணுவாங்க but ஆனா அவங்க எல்லாருமே இப்போ america வந்துட்டாங்க அங்க பிறந்ததுள்ள இருந்து இருக்காங்க. அவங்க christianity ஆஹ் தான் follow பண்ணுவாங்க. ஆஹ் அவங்க எல்லாருமே chruchessunday sunday போவாங்க. so ரொம்ப disciplined ஆஹ் இருப்பாங்க. ஆஹ் then ஒரு place இருக்கு. அதுவும் US ஓட state தான் அங்க போறதுக்கு கண்டிப்பா flight ல தான் போகணும். அந்த place போகணும்னாலும் நம்ம passport எதுவும் தேவைப்படாது. அதுவும் ஒரு cultural ஆனா place தான் அங்க pineapples நெறைய சாப்பிடுவாங்க. ஆஹ் plus pineapple ஓட fish ஆஹ் யம் fry பண்ணி தருவாங்க so அவங்க ஒரு different culture அத meet பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுல போயிட்டு வந்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன அதுல pink sunrise னு ஒன்னு உண்டு pink sunset. அது ரொம்ப நல்ல இருக்கும். அது பார்க்கறதுக்கு